வீடு அந்த சுத்தியு நெட் மாரி வல வலையா போட்ருக்காங்க.

இந்த பிச்சர் பாக்குறதுக்கு ஓரு எக்சிபிசன் மார்ருக்--.

பிச்சர்ல ஒரு வீட்ருக்கு அந்த வீட்டுக்கு ரைட் சைட்ல ரெண்டு ப்ளூ கலர்ல ரெண்டு டேங்க் இருக்கு.

ஒரு மெயின் ரோடு ஒன்னு இருக்கு.

பாறைல சின்ன சின்ன கருப்பு கலர் பெயிண்ட் மாரி நறைய இரு--

வீட்டுக்கு பின்னாடி பெரிய பெரிய மரங்கள்ருக்கு.

பிச்சர்ல ஒரு கார்டன் இருக்கு. அந்த கார்டன் ரொம்ப இறக்கமா இருக்--

இந்த வேலிக்கு ஒட்ன மாரியே நிறைய பூச்செடிகள் வயலட் கலர்லயு கிரீன் கலர்லயு எல்லோ கலர்லயு இருக்--

இங்க வெளிய நறைய செண்டிப்பூக்கள் வெச்சுருக்காங்க.

பெல் அடிக்கறதுக்கான ஒரு பெல் ஒன்னு மாட்டி வெச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு லேத் வொர்க் ஷாப் இருக்கு.

பாத்தரங்கள் நறையா இருக்கு ஒர் ரெண்டு பர்சன்ஸ் நின்னுட்ருக்காங்க.

ஒரு வெஜிடெபிள்ஸ் ஷாப் மாரி இருக்கு.

மேல ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்கு மேல சின்ன டேங்க் மாரி ஒன்னு இருக்கு.

ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க அந்த ஷீட்லா ஒயலட் கலர்ல இருக்கு மேல நாலு ஃபேன்ருக்கு .

கீழ குல்ஃப் சிட்டி பசார்ன்னு சொல்லி ஒரு மார்ன சூப்பர் மார்க்கெட் ஒன்னு இருக்கு.

இந்த பிச்சர்ல மெடிக்கல் ஷாப்பிருக்கு அந்த மெடிக்கல் ஷாப்ல ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு நாலஞ்சு ரேக் போட்ருக்காங்க.

அந்த செண்டி பூ கூட கலர்கள்லா ஆரஞ்சு கலர்லயு மஞ்ச கலர்லயு காணப்படுது.

லெஃப்ட் சைட்ல அந்த கிளினிக்கோட நேமுக்கு ஒரு போர்டு வெச்சிருக்காங்க.

கீழ அதோட டைமிங்கு அதோட நேமு இரு--

பின்னாடி நெறைய மரங்கள்ருக்கு மேல ரொம்ப வெயில் அடிச்சிட்ருக்கு.

இதுல பார்க்கிங்ல நெறைய காருங்க நின்ட்ருக்கு பக்கத்திலயே ஒரு கார் ஷோரூம் இருக்கு.

இந்த கார் ஷோரூம்ல நெக்ஸா சர்வீஸ்னு எழுதி இருக்கு.

இது ஒரு கோயில் மாரி இருக்கு

வெளியவே அவுட் சைடுல மெயின் ரோடு ஒன்னு இருக்--

இந்த பிச்சர்ல ஸ்னோஸ் அதிகமா இருக்கு அந்த ஸ்னோஸ்ல நெறைய பேர் ஸ்லைட் பண்ணி வெளாடிகிட்ருக்காங்க.

ஒரு ஆர்ச் மாறி ஒன்னு அமைச்சிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல சின்ன சின்ன மரங்கள நறைய இருக்கு. தூரத்துல ஒரு அஞ்சாறு பில்டிங் தெரியுது.

நெறைய மலைகள்ருக்கு இந்த மலைகள் ரொம்ப கிரீனிஷாவு கொஞ்ச ப்ளூ கலர்லயு காணப்படுது.

ஒரு கோயிலு அந்த கோயில் பேர் பாத்தீங்கன்னா மாசாணி அம்மன் தெரு கோயிலு.

பின்னாடி நெறைய மரங்க இருக்கு படிக்கட்டுகள் இருக்கு.

லெஃப்ட் சைடுல ஒரு ரெண்டு சின்ன சின்ன பால்ஸ் மாரி நெறையா இருக்கு.

மேல ஒரு ஷீட் மாரி ஒன்னு போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க அந்த மத்த எடத்தையு.

பிச்சர்ல ஒரு பார்பர் ஷாப் இருக்கு.

பேங்க் எம்ப்ளாய் ஒருத்தரு ஒக்காந்துருக்காரு. ‌

அப்பறோ ஒரு ஃபேன் ஒன்னு இருக்கு ஒரு வாட்ச் ஒன்னு தெரிது.